கடல். கடல் அல்லது ஆழி உலகப்பெருங்கடல் அல்லது பெருங்கடல் என்பது விழுக்காட்டை ஆக்கிரமித்துள்ள உப்பான நீர் கொண்ட தொடர்ச்சியான நீர்நிலை ஆகும். இது நீர் சுழற்சி, சுழற்சி, சுழற்சி ஆகியவற்~ பங்காற்றுகிறது கடலில் பயணங்கள் செய்ய தேடல்கள் நடந்து வந்தாலும் அறிவியல் அடிப்படையிலான கடலிலுள்ள பெரும்பாலும் பசிபிக் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டுக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஒன்பதுக்கும்

குறிக்கவும் பயன்படுகிறது. ஆழி குறிக்கப்படுகிறது. கடலில் மிக அதிகளவு கரைந்துள்ள திடப்பொருள் sodium chloride உ சாதாரண உப்பாகும். மேலும் நீரில் magnesium, calcium, potassium போன்ற உப்புகளும் மேலும் பல தனிமங்கள் உள்ளன. இதில் சில குறைந்த செறிவுத்தன்மையுடன் காணப்படுகின்றன. உவர்ப்புத்தன்மை இடதுக்கேற்றார்போல் வேறுபடுகிறது கரைக்கு அடியிலும், கழிமுகப் பகுதிகளிலும், ஆறு ஆறும் கடலும் கலக்குமிடம், ஆழ்கடல் பகுதியிலும் உவர்ப்புத்தன்மை குறைவாக காணப்படுகிறது எவ்வாறேனும் பெருங்கடல்களில் கரைந்திருக்கும் உப்புகளின் பொதுவாக ஒன்றாகவே இருக்கின்றன பெரிதாக மாறுவதில்லை. கடல் கடல் பரப்பின் மீது வீசும் காற்றினால் அலைகள் உருவாகின்றன இவை ஆழக்குறைவான நீரை அடையும் போது கொந்தளித்து உடைந்து சிதறுகின்றன வீசும் காற்றின் உராய்வின் மூலமாக பரப்பு நீர் மட்~ நீரோட்டங்கள் உருவாகின்றன முழுவதும் மெதுவான ஆனால் நிலையான ஒரே நீரோட்டத்தை ஏற்படுத்துகிறது இந்த நீர் சூழலின் திசைகள் வடிவங்கள், புவியின் சுழற்சி போன்ற உலகளாவிய இயங்கும் என்ற ஆழ்கடல் நீரோட்ட துருவங்களிலிருந்து அனைத்து பெருங்கடலும் குளிர் நீரை எடுத்துச் செல்கின்றன

ஆழிப் பேரலையால் கடலடி நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன, இந்த நிலநடுக்கங்கள் கடலடியில் ஏற்படும் தட்டு நகர்வு ஏற்படுகின்றன virus கள் bacteria க்கள் பாசிகள், தாவரங்கள், பூஞ்சைகள் இவற்றுடன் விலங்குகள் போன்ற பெரும் அளவிலான உயிரினங்கள் கடலில் வாழ்கின்றன, இந்த உயிரினங்கள் சூரிய ஒளி அதிகம்படும் பரப்பு நீர் முதல் சூரிய ஒளியே படாத அதிக ஆழத்திலும், உச்சியிலும், இருட்டிலும் இருக்கும் அதிக ஆழ நீர் குறுக்கு கோடு வாக்கில் கடலின் தன்மையும் மாறுபடுகிறது. எடுத்துக்காட்டாக ஆர்டிக் பனிக்கு அடியில் குளிர் நீரையும் வெப்ப மண்டல பகுதிகளில் வன்மையான பவளப்பாறைகளும் கடல் கொண்டுள்ளது முதன்மையான பல உயிரின குழுக்கள் கடலில்தான் சிறந்து வ~ வந்த மேலும் உயிரும் கடலிலே தோன்றி இருக்கக்கூடும் கடல் மக்களுக்கு கணிசமான அளவு உணவு பொருட்களை தருகிறது. இதில் முதன்மையானதாக மீன் கடல் வாழ் பாலூட்டிகள், கடல் பாசி போன்றவவையாகும். கடல் பாசிகள் காற்றில் அறுவடை செய்யப்பட்~ நீருக்கடியில் வளர்க்கப்பட்டு கிடக்கின்றன. வணிகம், பயணம் திறனாக்கம் ஓய்வு நேர செயல்பாடுகளுக்கான நீச்சல் நீச்சல், அலைச்சறுக்கு, பாய்மர பயணம் போன்றவற்றின் கடல் பயன்படுகிறது. மாசுபாட்டினால் கடல் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. பண்பாடுகளில் பெரிதும் உதவியுள்ளது. கடல் ஹோமர், ஒடிசி போன்ற இலக்கியங்களிலும் முதன்மையான கூற்றாகவே இருக்கிறது. இது கடல் சார் ஓவியத்திலும் அரங்~ அரங்கங்களிலும் பெரும்பாலானவை இருந்து வந்துள்ளது கடல் புவியின் அனைத்து பெருங்கடல் நீரையும் உடனடி ஓர் அமைப்பாகும் பெருங்கடல்கள் என்று அழைக்கப்படும் அட்லாண்டிக், பசிபிக், இந்தியப் பெருங்கடல் தென்முனைப் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல் ஆகிய ஐந்தும் அடங்கும். கடல் என்னும் சொல் குறிப்பாக குறைந்த அளவு கடல் நீரை கொண்டவற்றை குறிப்பிட பயன்படுகிறது அதாவது செங்கடல், கருங்கடல் போன்றவை கடலை குறிக்கும் சில சொற்கள் தமிழில் கடலானது அரலை, அரி, அலை, அழுவம், அளம், போன்றவற்றை குறிப்பிடப்படுகிறது. கடல் சூரிய குடும்பத்தில் நீர்ம நிலையில் திரவநிலை நீரை கொண்டுள்ள ஆனால் சூரிய குடும்பத்திற்கு வெளியில் உள்ள புவியை ஒத்த கோள்களில் பெருங்கடல்கள் இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. புவியின் பரப்ப~ பரப்பில் எழுவது விழுக்காட்டிற்கு மேலாக கடல்நீர் சூழப்பட்டுள்ளது. புவியின் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ரெண்டு விழுக்காடு நீரானது கடலிலேயே காணப்படுகிறது, இதில் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி பதினைந்து விழுக்காடு நீரானது பனியும், ஆறுகளிலும் கடல் மேல் உறைந்த பனிக்கட்டியிலும் அடங்கியுள்ளது பெருங்கடல் இயற்பியல் அல்லது கடல் இயற்பியல் என்பது கடலின் இயற்பியல் பண்புகளான வெப்பநிலை, உவர்ப்புத்தன்மை கட்டமைப்பு பரப்பளவு சுழற்சிகள் ஆகியவற்றை பற்றி படிப்பாகும். சுழற்சிகள் அலைகள் வடிவிலான கடற்கரையோர பகுதிகளில் பருவநிலை மாற்றம் போன்றவற்றிற்கு காரணமாக உள்ளது கடலில் புவியியல் என்பது பெருங்கடல் வடிகால்களின் வடிவமைப்பையும் அவற்றின்

மேலும் கடலில் காணமுடியும். நிலப்பகுதியின் கரை கரைகளையும் பற்றிய படிப்பாகும் கடல் அதன் நீட்சியும் உம் கண்ட பகுதிகள், எரிமலை பகுதிகளின் செயல்பாடுகள் பொருட்கள் மூலம் படிவப்பாறைகள் உருவான விதம் ஆகியவற்றை பற்றி அறியமுடிகிறது ஆண்டுகளுக்கு முன்பே இருந்த உருவாகிய பாறைகளிலிருந்து வெளிப்பட்ட பொருட்களான என அழைக்கப்படுகிறது ஆனால் அண்மைய ஆய்வுகளில் புவி நீரானது வந்திருக்கலாம் என்று கூறுகின்றன பெருங்கடல்கள் கொண்டுள்ளது உப்புக்கனிமங்க~ நிலத்திலிருந்து ஆறுகள் வழியாக கடலில் கலப்பதால் கடலில் உப்புத்தன்மை கொண்டுள்ளது, வளிமண்டலத்தில் உள்ள கரியமில வாயுவும் மழை நீருடன் கலந்து சிறிது அமிலத்தன்மையாக மாறி பின் மழை நீராக அது உருமாறி மலைப்பாறைகள் மற்றும் மண்ணிலுள்ள பல வகையான உப்பு முதலிய கனிமங்களுடன் கலந்து இறுதியாக கடலில் கலப்பதால் கடல் நீர் அருந்தமுடியாத அளவிற்கு உப்பு உப்புநீராக மாறிவிடுகிறது மேலும் கடலுக்கடியில் அடியிலுள்ள எரிமலைகள் வெடிப்பதாலும் உள்ள உப்புக்கனிமங்கள்

உம் கூறப்படுகிறது என்று அழைக்கப்படுகிறது பெருங்கடலின் ஒரு liter ஒரு liter நீரில் முப்பத்தி ஐந்து gram பொருட்களை கொண்டுள்ளது அது முப்பத்தி ஐந்து சதவிகிதம் என்று குறிக்கப்படுகிறது பெருங்கடலின் தொண்ணூறு சதவிகிதம் நீரானது முப்பத்தி நாலு சதவிகிதம் முதல் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் வரையிலான உப்புத்தன்மையை பெற்றுள்ளன நிலநடுக்கங்களில் சிறிது அதிகமாகும் முப்பத்தி ஏழு சதவிகிதம் என்ற அளவை கொண்டுள்ளது அந்த நீரின் சாதாரண உப்பு sodium chloride ஆகியவை இருபத்தி ஐந்து விழுக்காடு அளவில் உள்ளன மேலும் அதில் magnesium, calcium உலோக அயனிகளுடன்

அனால் எதிர்மறையாக நிலம் சூழப்பட்ட சிலவற்றில் எடுக்கப்பட்டிருக்கும் ஒரு liter முன்னூறு gram பொருட்களை கொண்டுள்ளது அதாவது முன்னூறு சதவிகிதம் மேற்பரப்பு நீரின் ஆவியாதல் உயர்வெப்பநிலை காற்று வீசும் அலை இயக்கத்தினால் அதிகரிக்கும்.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

ஒரு teacher ஆ வந்துட்டு one month போச்சு one month போச்சு so happy ஆ இருக்கும் ஆஹ் குட்டி பசங்களாம் வந்துட்டு சொல்லுங்க teacher வாங்க good morning அதெல்லாம்

எங்களாலேயும் தான் நம்ப முடியல எப்படா teacher class teacher வரமாட்டாங்க leave போடுவாங்கன்னு wait பண்ணிட்டு இருந்தேன் wait பண்ணிட்டு இருந்தேன் wait பண்ணிட்டு இருந்த ஒரு ஜீவன் இப்ப class teacher எங்களாலேயும் நம்ப முடியலை உண்மையாவே அஹ் ஆமாம்ப்பா அப்பெல்லாம் வந்துட்டு first rank எடுத்த பசங்களாம் வந்து school prayer ல அஹ் போயிட்டு good morning good afternoon அந்த மாறிலாம் சொல்லிட்டு அஹ் நமக்கு புடிச்ச ஒரு teacher அ போயிட்டு select பண்ணி fla~ salute அடிப்பாங்க so அவுங்க salute அடிச்சா அந்த miss தான் போயிட்டு flag ஏத்துவாங்க so அது என்ன பண்ணறது இந்~ இப்ப வந்து நான் ஒரு teacher அ இருக்கும் போது அந்த பழைய memories எல்லாமே நியாபகத்துக்கு வருது என்ன சொல்றது நீங்க wait பண்ணிட்டு இருந்திருக்கீங்க ஐயோ நமக்கு பிடிச்ச miss அ salute பண்ணி அவங்க flag ஆ ஏத்தலையே ஆனா இப்போ உங்களுக்கு students கண்டிப்பா ஏத்துவாங்கல்ல உம் ஆமா பா நான் first உ அஹ் last உ இதுல இருக்கும் போது last student அ இருக்கும்போது நம்ம வந்து first rank எடுத்துருக்கணும் அஹ் இன்னொரு miss ஆ போயிட்டு salute பண்ணனும் அப்படிலாம் யோசிச்சுருந்தேன் ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மள வந்துட்டு பசங்க வந்து salute பண்ணி வாங்க அஹ் salute பண்ணி அஹ் flag ஏத்துங்க அதெல்லாம் சொல்லும் போது செம்ம happy அ இருக்கு அதும் இல்லாம இந்த பசங்களோட parents வந்து complaint பண்ணறாங்க பாருங்க அப்போ வந்து என்னதான் நம்ப தப்பு பண்ணிருந்தாலும் என்னதான் நம்ப தப்பு பண்ணிருந்தாலும் நம்ப miss வந்துட்டு இல்ல இல்ல இனிமே அவங்க அந்த தப்பை பண்ண மாட்டாங்க நான் வந்துட்டு சொல்லித் தரேன் இனிமே அவங்க mark எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்~ சொல்லி இருந்தாங்க so இப்ப நான் வந்துட்டு அஹ் இல்லல்ல பசங்க எல்லாமே படிப்பாங்க செய்வாங்க அப்படியெல்லாம் சொல்லும் போது என்னாலயே அத நம்ப முடில ஓ நம்மளும் வந்து teacher ஆயிட்டோம் அப்டின்னு சொல்லிட்டு last ல prayer ல last ல நின்னுட்டு இருபேன் எப்பவுமே வந்துட்டு flag ஏத்த மாட்டாங்க

இதுக்கு தான் first bench student teacher ஆனா எப்படி எல்லாம் students அ போட்டு அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு நம்ம படிக்கும் போது பார்த்திருக்கோம் இதுக்குதான் இந்த உங்களை மாதிரி last bench students teacher ஆனா எல்லாருக்குமே favor அஹ் இருப்பாங்க நம்ம எல்லாம் parents meeting அப்போ parents அ school க்கு வரும்போது அவ்வளவுதான் காலையில வந்தோம்னா எப்படா வருவாங்க என்னடா சொல்லப் போறாங்க miss கிட்ட நான் miss நம்மள போட்டு அடிக்க போறாங்கன்னு ஒரு பயத்துலயே இருப்போம் ஆனா நாங்க படி~ நம்ம படிக்கும் போதெல்லாம் உங்களை மாதிரி ஒரு miss எங்களுக்கு இல்லை இருந்திருந்தாங்கன்னா நாங்களும் jolly ஆ இருந்திருப்போம்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 அஹ் எது சொன்னாலும் easy அ சொல்லிக் குடுத்துறனும் அவுங்க easy அ observe பண்ணிக்கணும் அது மட்டும் தான் மத்தபடி கஷ்டப்பட்டெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னா யாருக்குமே

so அவுங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எதுமே ஒரு science students அப்பிடி வந்தாங்க அப்படினா அவுங்க class எடுக்குறதுக்கு வருவாங்க வந்தாங்கன்னா science ல இருக்க book ல இருக்க subject அ சொல்லறதை விட அவுங்க explain பண்ணுவாங்க அஹ் அத ஒரு story ஆவோ old memories ஆவோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு happy அ அது explain பண்ணறதும் வந்து book ல இருக்க subject அ தான் நாங்க சொல்லி தரேன் அப்படினு சொல்லமாட்டாங்க ஒரு story ஆவோ ஒரு rhym~ ஒரு வந்து என்ன சொல்லறது ஒரு cartoon channel குள்ள நாமளே போய்ட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு feel குடுத்து அந்த subject அ அவுங்க சொல்லி தருவாங்க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 நான் வந்து miss அ வரும் போது அந்த stories உ so அந்த எங்க science miss ஓட memories உ அவுங்க குடுத்த stories ஒண்ணு ரெண்டு so இது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துட்டு அப்ப தான் வந்துட்டு அந்த பசங்களும் அதே happiness அதே effect ஓட இருப்பாங்க அப்படினு சொல்லிட்டு நான் miss அ போகும் போது இது எல்லாத்தையுமே அதாவது நான் வந்து சின்ன வயசுல என்னன்னலாம் happiness எடுத்துட்டு போனானோ அது எல்லாமே அவுங்களுக்கு குடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு அதோடதான் இருக்கேன் பரவாயில்லை நல்ல luck ஆன teacher தான் students க்கு கிடைச்சிருக்காங்க இதுக்கு மேல என்ன வேணும் ஆஹ் ஆமாப்பா இப்பல்லாம் வந்துட்டு Pteacher ட்ட PT teacher எல்லாருமே வந்துட்டு game show அதே மாதிரி எல்லா games லயும் வந்துட்டு பசங்களை entertain பண்றது பாத்தீங்கன்னா running ல இருந்து அஹ் long jump எல்லாத்தையும் வந்துட்டு பசங்கள வந்து participate பண்ணிட்டே இருக்கணும் அப்பல்லாம் வந்~ அப்பல்லாம் வந்துட்டு நம்ப phone வந்து use பண்ண மாட்டோம் use பண்ண மாட்டோம் running உ அந்தமாதிரி எடுத்துட்டு போவோம் இப்ப இருக்க பசங்களாம் phone மட்டும் தான் use பண்ணிட்டு இருக்காங்களே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு game விளையாடணும் அப்படிலாம் இல்ல ஒரே இடத்துல உட்கார்ந்து phone ல வந்து game மட்டுமே விளையாடிட்டு இருக்கோம் ஐயோ நீங்க சொல்றது உண்மையாவே correct மின்னல்லாம் நம்ம school ல PT எப்ப வரும்ன்னு இருக்கும் PT period வந்தவுடனே நமக்குன்னு ஒரு maths miss வருவாங்களே அந்த period அ கடன் வாங்கியாவது எடுத்திருவாங்க கிடைக்கிறது half an nail~ half an hour time தான் ஆனா நமக்கு அந்த whole day வும் PT ல period போற மாதிரி ஒரு happiness இருக்கும் ஆனா இப்ப இருக்க குட்டீஸ் எல்லாம் பாருங்க அந்த cell laptop ல என்ன இருக்குன்னே தெரியல அதை வச்சுக்கிட்டுதான் அவங்க full ஆவே இந்த நாள் போக்குறாங்க ஆனா நம்மகிட்ட அப்ப phone னு எதுவுமே இருக்~ phone இருக்கும் ஏன்னா ஒரே ஒரு keyboard அந்த nokia double one double two இருக்கும் அதுல அந்த snake game உம் இந்த puzzle game உம் இல்லைன்னாலே நம்ம என்னவோ ஒரு world cup அ ஜெயிச்ச மாதிரி அவ்வளவு ஒரு feeling வரும் அந்த snakes score எல்லாம் ஒரு two thousand தாண்டிட்டாலே நம்ம வந்து ஏதோ பெரிய medal வாங்கி கொடுத்துட்டோம் போல அப்படின்ற மாதிரி ஒரு feel இருக்கும் அந்த night time ல இந்த current எதனா போச்சுன்னா அந்த street க்குள்ள அப்படியே ஒரு jolly ஆ ஒரு sound உ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

உம் ஆமா பா எங்க class ல கூட நாங்க most அ வந்துட்டு உம் உக்காந்துட்டு எந்த ஒரு work குமே வந்துட்டு use பண்ணாதீங்க so running ஓ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 ஏதாவது ஒரு games ஓ இல்லை running ஓ most ஆ வந்துட்டு ground ல போயிட்டு full ground ஓடவிட்டறது so இந்த மாதிரிதான் வந்துட்டு அஹ் day வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் உம் அப்படிதான் முன்னெல்லாம் நம்ம படிக்கும் போது special class இருக்கும் ஆனா இப்பெல்லாம் class ஏ online class அஹ் மாறிடுச்சு அஹ் அப்புறம் இந்த competition jan~ ஆமா நான் கேட்கணும்ன்னு நினைச்சேன் january twenty-six வேற வரப்போகுது என்ன special உங்க school ல என்னெல்லாம் இது பண்ணிருக்கீங்க உம் flag அந்த மாதிரி எல்லாம் அஹ் physical activities உம் இருக்கு நீங்களும் வாங்க வந்து எங்க students ஓட activities எல்லாத்தையும் பாருங்க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

so அது அது வந்து இப்போ என்னோட class பசங்களலாம் கூட்டிட்டு போகும் போது ஓ நம்ம கூட அந்த movie போய் பாத்தோமே காந்தி தாத்தா இப்படிலாம் இருப்பாரு அப்படிலாம் இருப்பாரு சொல்லிட்டு நம்ம அந்த theatre ல போய் பார்க்கும் போது சின்ன வயசுல ஓ இப்படித்தான் இருப்பாரா அப்பலாம் TV எல்லாம் அங்கங்க எல்லாம் இருக்காது எங்கேயோ ஒரு இடத்துலதான் இருக்கும் நான் போய் பார்க்கும் போது ஓ நிஜமாலே காந்தி தாத்தா இருக்காரு போல அப்படி எல்லாம் அப்ப எனக்கு தெரியாது அவரு நிஜமாவே இருக்காருன்னா பார்த்தது TV லதான் so இப்படித்தான் இருப்பாரா அப்படி எல்லாம் இருந்தது இப்ப அந்த பசங்க போயி திரும்ப எங்க class பசங்க எல்லாம் போய் பார்க்கும்போது நானும் போய் பார்த்தேன் செம happy ஆ இருந்தது ஆமா நம்ம சின்ன வயசுல இந்த TV ல பார்த்திருப்போம் இவரை first first ஆ அப்ப பார்த்தோம் அப்படினு சொல்லிட்டு அந்த திரும்~ திரும்ப அந்த பசங்க கூட்டிட்டு போய் பாக்கும் happiness old memories எல்லாமே நியாபகத்துக்கு வந்துட்டே இருந்தது கண்டிப்பா நான் வருவேன் competition க்கு என்னென்ன எவ்ளோ இருக்கு உங்களுக்கு யாரு salute உங்களுக்கு யாரு salute அடிக்கிறாங்கன்னு பார்க்கிறதுக்காகவே நான் முதல்ல வருவேன் எந்த எந்த student first prize வாங்குறாங்க அதுல இருக்கு அஹ் அந்த announcement இருக்கு பாருங்க ஜெயிச்சுட்டு இது பண்றதுல அதுதான் அங்க waiting ஏ உம் ஆமாம்ப்பா கண்டிப்பா வாங்க உங்க பசங்களாம் எங்க படிக்கிறாங்க செம்ம happiness ஆ இருக்காங்களா எங்க இருக்காங்க அஹ் எல்லாமே சென்னையிலதான் இருக்காங்க சென்னையிலதான் இங்க ஒரு school ல படிக்கறாங்க. எங்க நீங்க சொல்ற மாதிரி எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போனாக்கூட இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டுதான் இருக்காங்க phone இருந்தா போதுன்னுட்டு twenty-four hours உம் இருக்காங்க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 அப்படின்னு பார்த்தா கூட எதுவுமே இல்ல இப்பதான் நீங்க contact ல வந்துருக்கீங்க எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம meet பண்றோம் இதெல்லாம் அவங்க கேட்டாலே ஐயோ அவங்களுக்கு ஒரு feel வரும் இப்படி எல்லாம் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாடுனது நம்ம சாப்பிட்டது அந்த food எல்லாமே உங்களுக்கு வரும் கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க உம் கண்டிப்பா வரோம்பா பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரோம் நம்ம ninetys kids அந்த games shows ல இருக்கு இல்லையா games shows எல்லாமே arrange பண்ணிருக்கறாங்க அஹ் அந்த game shows எல்லாம் போலாம் old games எல்லாத்தையும் வந்துட்டு பசங்களை விளையாட விடலாம் so அப்ப வந்துட்டு அந்த memories எல்லாமே வரும் வீட்டுக்கு போயிட்டும் அவங்க அந்த games எல்லாத்தையும் வந்து விளையாடு இந்த பல்லாங்குழி இது எல்லாத்தையும் வந்துட்டு அங்க games இருக்கும் plus வந்துட்டு இந்த நொண்டி விளையாடுவோம்ல அந்த games ம் arrange பண்ணிருக்காங்க plus வந்துட்டு ஹம் ஹம் எல்லாம் வகையான games உம் இருக்கும் so அவுங்கள கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுகோங்க பசங்க அங்க விளையாண்ட மாதிரியும் இருக்கும் அந்த games அ கத்துகிட்ட மாதிரியும் இருக்கும் நீங்க சொல்றதே பார்த்த தான் நம்ப விளையாடின games எல்லாமே இருக்கும்னு நீங்க சொல்றீங்க அவங்க விளையாடுறவங்களை நம்ம விளையாடிடுவோம் போல இருக்கு ஆனா பசங்க எல்லாம் என்னவோ உட்கார்ந்து ஓரமா வைப்பாங்க நம்மளே இறங்கி விளையாடுவோம்ன்னு நினைக்கிறேன் உம் ஆமாபா அவங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவர்களும் நம்மளும் விளையாடலாம் அங்க கூட்டிட்டு போன செம்ம jolly ஆ entertainment ஆ இருக்கும் நம்~ அவங்க விளையாடுறாங்களோ இல்லையோ நம்ம enjoy பண்றோம் அத கத்துக்கிட்டு வந்து அவங்க வீட்டுல வந்து அந்த games அ வந்துட்டு விளையாடுவாங்க குட்டி குட்டி games எல்லாத்தையும் என்னதான் நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் அவங்க வெளிய போயிட்டு ஒரு சில விஷயங்களை கத்துக்கிட்டா மட்டும்தான் அது அவங்களுக்கும் புரியும் அந்த game எவ்வளவு interesting ஆ இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும் so அதை எடுத்துட்டு வந்து வீட்டுலயும் continuous ஆ அவங்க விளையாடுவாங்க normal phone இருக்கற games உ இதெல்லாம் விளையாடுன கூட running அந்த coco இது எல்லாம் விளையாடும் போது தான் அவுங்களுக்கு அதுல கிடைக்கிற ஒரு happiness கீழ விழுந்தா கூட நம்ம வந்து எழுந்து happy யா இருக்கும் கீழே விழுந்துட்டோமே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 games எல்லாம் கூட்டிட்டு போனாதான் இவங்களுக்கு தெரியும் இந்த long jump எல்லாம் நம்ம குதிச்சிட்டு கால் வலி நம்ம சொல்லுவோம் ஆனா இப்பலலாம் சும்மா light ஆ அடிபட்டாலே அஹ் வலிக்குதே அப்படி சொல்லிட்டு அலுகராங்க அந்த games லாம் கூட்டிட்டு போயி நல்லா enjoy பண்ணிட்டு வரணும் one time ல two three times கூட அது monthly once அந்த மாதிரி கூட போய் பா~ jolly ஆ enjoy பண்ணணும் கண்டிப்பா நானும் சொல்றேன் என்னைக்குன்னு மட்டும் சொல்லுங்க நம்மெல்லாம் போலாம்

okay அப்புறம் எங்க வீட்டுல ஒரு குட்டி பையன் எனக்கு போன வாட்டி sorry போன week வந்து அவங்க school ல வந்து ஒரு exhibition conduct பண்ணாங்க அதுல வந்து அவன் என்னவோ sensor ன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போனான் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு என்னென்னமோ பேர் சொல்றான் நானும் silent ஆ இருக்குது பார்த்துட்டு இருக்கேன்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 அதெல்லாம் பாக்க பெருமையா தான் இருக்கு ஆனா most ஆ அந்த phone ல நோண்டாம use பண்ணாம நம்மள மாதிரி அஹ் எப்படி சொல்றது jolly ஆ games விளையாடுனாலே health ல இருந்து எல்லாமே ஒரு control ல இருக்கும் எங்க வீட்டுல இருக்க இன்னொரு குட்டி இப்பவே கண்ணாடி போட்டுச்சு தலைவலின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும் போதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு நம்ம age க்கு நம்ம இப்ப control ஆ இருக்கிற மாதிரி அவங்க இருக்கணும்ன்ட்டு ஒரு aim தான் இதுக்காகவே நான் கண்டிப்பா நம்ம எல்லாமே conduct பண்ற மாதிரி அஹ் நம்ம எல்லாம் போலாம் சரிங்களா நீங்களும் ஒரு வாட்டி இது பண்ணுங்க ஞாபகப்படுத்துங்க எங்க வீட்டுல இருக்க குட்டீஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு போலாம் சரிங்களா okay பா thank youokay ப்பா thank you ப்பா கண்டிப்பா வாங்க enjoy பண்ணலாம்

health health உடல்நலம் இப்ப இந்த உடல் நலம்ல வந்து யாரு இப்ப என்ன என்~ யாருமே இப்ப வந்து உடல் நலத்தை வந்து நல்லா கவனிக்கிறதே கிடையாது

மூணு நேரமும் சாப்பிடுறதே கிடையாது ஒரு நேரம் சாப்பிட்டது சாப்பிடுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமாதான் இருக்கு இப்ப வந்து நிறைய வந்துட்டு கலப்படம் பண்றாங்க chicken mutton முட்டை தேன் முதற்கொண்டு எல்லாத்துலயுமே கலப்படமா இருக்கு இந்த கலப்படத்தை வந்து நாம வந்து எப்படி~ ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா வந்துட்டு நம்ம சின்ன சின்ன ஒரு பொருள்னால இப்ப நம்ம தோட்டத்துல வளர்ற காய் க~ காய் பழம் இந்த மாதிரி சாப்பிடுறதுனால நம்ம வந்துட்டு கொஞ்சமாவது நம்ம வந்துட்டு கொஞ்சம் healthy யா இருக்கலாமே வந்து

packet items lays அதுல எவ்வளவு ஒரு ஒரு அந்த ஒரு gas fill பண்றாங்க அந்த ஒரு அந்த pocket அ உடைக்கும் போதே வந்துட்டு அவ்ளோ ஒரு gas வந்து இது ஆகுது அதைத்தான் நம்ம இப்ப எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கோம் ready made ஆ எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சுடுச்சு எது எடுத்தாலும் ready made packets தான் parotta வா இருக்கட்டும் எல்லாமே ready made packets தான் ஆனா வந்து நம்ம வந்து அது அது விஷம்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுமே நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அததான் கொடுக்கிறோம் வந்து பாலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காலத்துல வந்து பால்ல வந்து நாட்டு சர்க்கரை use பண்ணாங்க ஆனா நம்ம இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை சக்கரை அந்த வெள்ளை சர்க்கரை வந்து எவ்வளவு ஒரு கெடுதலான ஒண்ணு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுமே நம்ம வந்து குடுத்துட்டு இருக்கோம் இப்ப அது வந்து அதை வந்து குறைக்கிறதுக்குதான் நம்ம நாட்டு சர்க்கரையை use பண்ணலாம் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய கம்பு சோளம் இந்த மாரி பயிர் இந்த மாதிரி வகைகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து எல்லாமே வந்து ஒட்டுக்கா நம்ம வந்து அஹ் மாறணும் அப்படிங்கிறது நம்மளால கண்டிப்பா முடியவே முடியாது கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்பு சோளம் இந்த மாதிரி அரிசி வரகு அந்த காலத்துல எல்லாம் நிறைய வந்து கவுனி அரிசி அப்படின்னு ஒண்ணு சாப்பிட்டாங்க அது வந்து ராஜாக்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு healthy யான ஒரு விஷயம் ஆனா இப்போ வந்து எல்லா கடையிலுமே வந்து கிடைக்குது ஆனா நம்ம அதை வாங்குறதே கிடையாது அத பார்த்தாவே நமக்கு என்ன இது இப்படி இருக்குதே அப்படீன்னு தோணும் இந்த மாதிரி குழந்தைங்களுமே வந்து சாப்பிடுறது இல்லை நம்ம சாப்பிட்டாதானே வந்து அவங்க சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம பழக்கினாதான் அவங்களும் வந்து பழகிப்பாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி களி கம்பு கூழு அதெல்லாம் யாருமே இப்ப குடிக்கிறதே கிடையாது அது வந்து குழந்தைங்களுக்கு அது என்னன்னு கூட அந்த குழந்தைங்களுக்கு தெரியாத மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டோம் okay இப்போ இன்னும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்னாலும் ஒரு healthy யான ஒரு food அ சாப்பிடலாமே இப்ப வந்து முட்டையிலயுமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டு முட்டை இருக்கு அதை வாங்கி குடுக்கலாம் ஆனா வந்து நிறைய broiler கோழி முட்டை broiler கோழி வந்து தெரிஞ்சுமே நம்ம வந்து அதிகம் எடுத்துக்கிறோம் அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கெடுதலான ஒரு விஷயம் பிராய்லர் கோழி அப்படிங்கறது அது வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படீன்னா அது பெண் குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படீன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு கெடுதலான ஒரு விஷயம் ஆனா வந்து நம்ம அத அதை அதைத்தான் அவங்க வந்து விரும்பி சாப்பிடறாங்க ஏன்னா வந்து taste அவ்வளவு ஒரு taste ஆ இருக்கும் அவங்க சாப்பிடுறாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கெடுதல் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சொன்னாலும் அவங்களுக்கு புரியறது கிடையாது அதே மாதிரி நம்ம வந்து நிறையா கடைங்களுக்குப் போறோம் நிறையா கடைங்கள்ல packet packet ஆ packet packet ஆ நிறைய வந்து junk foods நிறைய வந்து lays packet இந்த chips packet என்னென்னமோ இருக்குங்க நிறைய வந்துட்டு நிறைய packets item லாம் இருக்குது ஆனா அதை வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி குடுக்குறோம் நம்ம முதல் மாறனும் நம்ம மாறினா தான் அடுத்து வர குழந்தைகளெல்லாம் வந்து கண்டிப்பா அது வந்து நமக்கு கெடுதலு அது வேண்டாம் அப்படீன்னு சொல்ற அளவுக்கு வந்து நமக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி நிறைய வந்து கீரை வகைகள் இப்ப வந்து கீரையை குழந்தைங்களு எடுத்துக்க மாட்டேன்றாங்க நிறைய கீரை இருக்கு அஹ் சிறுகீரை அகத்திக்கீரை பொன்னாங்கண்ணிக்கீரை முருங்கைக்கீரைல வந்து அவ்ளோ ஒரு இரும்பு சத்து இருக்குது ஆனா நம்ம வந்து கீரை item நம்ம எடுக்குறதே கிடையாது ஒரு வாரத்துல ஒரு நாள் எடுக்குறதுங்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அதே மாதிரி பழங்கள் பழங்கள்ல எல்லா பழமுமே நல்ல ஒரு healthy யான பழம் அதே மாதிரி ஆப்பிள்ல apple ஆ இருக்கு~ daily ஒரு ஆப்பிள் சாப்பிட சொல்றாங்க ஆனா யாருமே ஆப்பிள வந்து சாப்பிடுறது கிடையாது அதே மாதிரி மாதுளம்பழமா இருக்கட்டும் வாழைப்பழமா இருக்கட்டும் உடல் ரொம்ப வந்து lean ஆ இருக்காங்க ரொம்ப ஒல்லியா இருக்காங்க அவங்க எல்லாம் வாழைப்பழம் வந்து கண்டிப்பா சாப்பிடலாம் ஆனா யாருமே சாப்பிடறது கிடையாது

அது வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு வலியா இருக்கட்டும் இந்த இந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனைகளா இருக்கட்டும் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு he~ help பண்ணுது ஆனா வந்து உளுந்தங்களி நம்ம உளுந்தங்களி வந்து நம்ம வந்து செய்யறதே கிடையாது உளுந்தங்களி செய்யலாம் உளுந்தங்கஞ்சி செய்யலாம் அந்த மாதிரி நம்ம எதுவுமே நம்ம வந்து பயன்படுத்துறதே கிடையாது நம்ம வந்து எல்லாமே இப்ப வந்து packet தான்

அதுக்கு பதிலா நம்ம வந்து கல்லெண்ணெய் use பண்ணலாம் நல்லெண்ணெய் use பண்ணலாம் இந்த மாதிரி நல்லெண்ணெயில வந்துட்டு நம்ம வந்து சமைக்கும்போது அவ்ளோ ஒரு healthy ஆ இருக்கும் கல்லெண்ணெய்ல வந்து சமைக்கும்போது அவ்ளோ ஒரு healthy ஆ இருக்கும் ஆனா நம்ம அதை விட்டு oil use பண்றோம் oil வந்து எவ்ளோ ஒரு கெட்ட ஒரு பொருள் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியறது இல்ல இந்த நிறைய விளம்பரங்கள்ல பார்த்து பார்த்து நம்ம வந்துட்டு அஹ் நிறைய வந்து வாங்குறோம் வாங்கி நம்ம சாப்பிடுறோம் ஆனா நா~ நா~ அவங்களுக்கு வந்து தெரியாத நமக்குத் தெரியும் நம்மளுடைய உடல்ல வந்து எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு வந்து நிறைய சாப்பிட்டு இது ஒரு சின்னச் சின்ன குழந்தைங்க முதல் கூட நிறைய வந்து நோயால affect ஆகுறாங்க இந்த மாதிரி affect ஆகறதுக்கு முதல் reason ஏ நம்மளோட health நம்மளோட உடல்நலம் மட்டும்தான் நம்ம உடல் நலத்துல நம்மள விட மத்தவங்க யாருமே நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோட மத்தவங்க யாருமே வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்க மாட்டாங்க நம்ம நம்மளோட உடல்நிலை வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளுடைய வீட்டுல இருக்கிற நம்மளுடைய அம்மா அப்பாங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதே மாதிரிதான் நிறைய வந்து சாப்பிடலாம் நிறைய வந்து சாப்பிடலாம் நிறைய healthy ஆன foods இருக்கு நம்ம அதை சாப்பிடலாம் ஆனால் அதெல்லாம் நம்ம சாப்பிடுறதே கிடையாது நிறைய வந்து junk foods நிறைய வந்துட்டு அஹ் அஹ் fried சாப்பிடுறோம் fried rice சாப்பிடுறோம் இந்த மாதிரி fried ஆ பொரிச்ச எண்ணெயில பொரிச்ச இதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம் அதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு கொழுப்புதான் நம்மளுடைய உடம்புல வந்து தங்கும் கொழுப்பு அதிகமான fat அதிகமாகும் fat அதிகமானா BP ஆகும் pressure ஆகும் எல்லாமே ஆகும் low pressure high pressure எல்லாமே ஆகும் அதே மாதிரி hospital போகணும் ஏன் நம்மளுக்கு தேவையில்லாதது நம்ம நம்மளுடைய உடல்நலத்தில நம்ம வந்து அஹ் கொஞ்சம் control ஆ இருந்துக்கிட்டோம் அப்படீன்னா வந்துட்டு நமது உடல் நலத்தை வந்து நல்லா நம்ம வந்து பாத்துக்கலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க இது வேண்டாம் இது வேணும் இது சாப்பிடலாம் இது சாப்பிடக் கூடாது healthy இது வந்து unhealthy அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுமே கண்டிப்பா ஒரு கட்ட~குழந்தைகளா இருக்கும்போது வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கலாம் வந்து இப்ப நம்ம எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ பிள்ளை இதுதான் வந்து நல்லது அது கெட்டது அப்படினு அஹ் அந்த மாதிரி குழந்தைங்களுமே புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்~ நம்மளும் கூட வந்துட்டு உளுந்து இந்த மாதிரி களி சாப்பிட்டோம் கம்மங்கூழ் சாப்பிட்டோம் இப்பலாம் யாருமே அதெல்லாம் வந்து அஹ் roadside கடையில இருக்கு ஆனா யாருமே அதை வந்து கண்டுக்கிறதே கிடையாது அந்த காலத்துல இருக்கிற வயசானவங்க மட்டும்தான் அந்த கடையில வந்து சாப்பிடுறாங்களே தவிர நம்ம யாருமே அந்த கடை அந்த

அதே மாதிரி தலைக்கு வந்து oil வச்சு குளிக்கிறது முதற்கொண்டு அந்த காலத்துல வந்து என்னென்ன பாட்டிங்கெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இது நல்லதுதான் அவங்க வந்து என்னைக்குமே நமக்கு வந்து கெட்டது வந்து நம்மளுக்கு வந்து சொல்லவே மாட்டாங்க அதே மாதிரி நல்லா வந்து oil வச்சு குளிச்சிட்டு நல்லா வந்து சாப்பிட்டு தூங்கும் போது ஒரு நல்ல ஒரு தூக்கம் வரும் அது அதுதான் நமக்கு உடல்நிலை வந்து நிறைய phone phone use பண்றோம் அது வந்து நம்ம உடல் நலத்துக்கு எவ்வளவு ஒரு கெடுதல் நம்ம கண்ணுக்கு எவ்வளவு ஒரு கெடுதல் அப்படிங்கறது நம்ம வந்து

கண்ணு வந்து அவ்ளோ ஒரு பாதிக்குது இப்ப வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் phone தரோம் குழந்தைங்க phone பாக்குறாங்க TV பாக்குறாங்க அந்த TV ல இருந்து வர ஒ~ அந்த ஒரு க~ ஒரு ஒளிவீ~ ஒளிக்கதிர் வந்து நம்ம கண்ணுல படும் போது நம்ம கண்ணு வந்து ரொம்ப ரொம்ப affect ஆகுது அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து தெரியும் தெரிஞ்சுமே நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கும் போது நம்ம என்ன அவங்களுக்கு கொடுக்கிறோம் நம்ம எதுக்கு கொடுக்கிறோம் நம்ம ஒரு comfortable க்காக அவங்க கிட்ட நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கிறோம் ஆனா வந்து அது வந்து எவ்வளவு ஒரு கெடுதலான ஒரு விஷயம் நம்ம எழுத சொல்லிக் கொடுக்கலாம் படிக்க சொல்லிக் கொடுக்கலாம் ஆனா வந்து phone பாரு அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறது வந்துட்டு அஹ் நம்ம குழந்தைங்களுக்கு நாமளே கெடுக்கிற மாதிரி அது வந்~ ஒரு ஒரு உடல்நிலை ஒரு ஒரு இது தானே ஒரு கண்ணு ஒரு affect ஆச்சு அப்படீன்னா ஏன்னா அதே மாதிரி கீரை நிறையா சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது ஆப்பிள் daily ஒரு ஆப்பிள் நம்மளைய சாப்பிட சொல்றாங்க மாதுளம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தம் ஊரும் அதே மாதிரி நல்லா வந்துட்டு பலாப்பழம் சாப்பிடலாம் பப்பாளி பழம் சாப்பிடலாம் அதே மாதிரி மாம்பழம் சாப்பிடலாம் மாம்பழம் வந்து அவ்ளோ ஒரு benefit இருக்கு வாழைப்பழம்லாம் அவ்வளவு ஒரு benefit ஆன ஒரு பழம் அது ரொம்ப ஒரு இயற்கையை நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஒரு பொக்கிஷம்தான் வந்து இந்த பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகள்லாம் ஆனா அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறதே இல்லை அதனால வந்துட்டு நம்ம உடல்நிலை வந்து நம்மதான் பாத்துக்கணும் கண்டிப்பா நம்ம நம்ம இந்த உலகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும்